வுட்ட வெச்சு ஒரு வே மாரி கட்டி கல்லுங்கலா ஆப்போசிட் ஆப்போசிட்டா போட்டு தண்ணி போறதுக்கான ஒரு வழிய செஞ்சு விட்டுருக்காங்க.

பாத்ரூம் வந்து மிரர்ல குடுத்திருக்காங்க ஸ்கிரீன ஓபன் பண்ணா இங்கிருந்து பாக்ற மாறி இருக்கு.

தூரத்தில பெரிய பெரிய மலைங்க சின்ன சின்ன வீடுங்கெல்லா தெரியுது ரொம்ப பாக்கதுக்கே ரொம்ப அழகா இருக்கு.

இந்த டோர் வந்து ஓபன்லியே இருக்கு அது வந்து மிர்ரர்ல பண்ணிருக்காங்க.

லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு பூட்டு போட்டு ஒரு சின்ன ரூம் மாரி இருக்கு.

பக்கத்துல டின்னு வெச்சு அதுலயும் பீர் ஐட்டம்ஸ் இருக்கு.

முன்னாடி ஸ்ப்ரே பண்றதுக்கு தண்ணி வெச்சு இது பண்ணிருக்காங்க.

இது ஒரு ரெஸ்டாரட்ண்டு அ நறைய டேபிள்ஸ்லா காலியா இருக்கு முன்னாடி மட்டு நறய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சாப்டுகிட்ருக்காங்க.

இன்டீரியரெல்லா பாக்கறக்கு நல்லா இருக்கு விண்டோ எல்லா க்ளோஸ் பண்ணி இருக்கு எல்லோ கலர் லைட்ஸ்லா வெச்சு பாக்கறதுக்கு ரூஃப்லா பயங்கரமா இருக்கு.

ஒரு எல்லோ கலர்ல பிளாக் போட்ருக்கு.

இப்பதா ஓப்பன் பண்ணிருக்காங்க போல பலூன்ஸ்லா வெச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி--

பாக்றதிக்கே ரொம்ப அழகா இருக்கு லைட்லாம் பயங்கரமா இருக்கு ஃப்ளோரும் பாக்றதிக்கு பயங்கரமா இருக்கு.

ஒரு பெட்டோட ரெண்டு பில்லோ ஒரு க்ரீன் கலர் பிளங்கெட்டு குடுத்துருக்காங்க.

விண்டோஸ்க்கு ஒரு விண்டோக்கு மட்டு ஸ்கிரீன் போடாம ரெண்டு விண்டோக்கு ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்காங்க.

இது ஒரு பெரிய லேக்கு தண்ணி ஓடாம அப்படியே நின்னுகிட்ருக்கு.

மேல வந்து பேம்பர்ஸ் இருக்கு குழந்தைகளுக்கானது.

ஒரு புளிய மரோ ஒன்னு இருக்கு பெருசாவு.

வண்டி நம்பர் பிளேட் வந்து டி_என் ஃபார்ட்டி த்ரி ஐயாரு எல்லோ கலர்ல போர்டு போட்ருக்கு.

இது ஸ்கை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இரு தூரத்துல ஒரு சின்ன மல ஒன்னு தெரியுது.

மூணு பேர் நடந்து போறாங்க அவரு ஒருத்தரு பிரவுன் கலர் .

ஜாக் போட்ருக்காரு இன்னொருத்தர் பிளேக் கலர் ஜாக் போட்ருக்காரு இன்னொருத்தர் ஒயிட் கலர் ஜாக் போட்ருக்காரு மூணு பேருமே ஷூஸ் போட்ருக்காங்க.

சுத்தி பைன் ஃபாரஸ்டுங்களு பைன் மரங்களு நெறைய நெறைய இருக்கு.

இன்டீரியர் பாக்கற்துக்கு ரொம்ப அழகா இருக்கு.

இது பசங்களுக்கான டிரஸ் எடுக்குற கட தா.

பின்னாடி ஃபுல்லா மலைகளோட அடந்த காடு இருக்கு.

பக்கத்துல ஒரு ஷெட் ஒன்னு ஓபன்ல இருக்கு.

அ பர்பிள் கேட் வந்து ஓபன்ல இருக்கு.

ஒரு டீ எஸ்டேட்ல ஒரு ஃபோட்டோ ஒன்னு எடுத்துருகாங்க.

ரைட் சைடு ஃபுல்லா பெரிய காடோட இருக்கு.

இது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு .

இதுல ஒருத்தவங்க வந்து கிரீன் கலர் டிஷர்ட் போட்டு முன்னாடி நடந்துகிட்ருக்காங்க.

அ லைட் போஸ்ட் லாம்ப்ஸ்லா நேர் நேரா இருக்கு.

சின்ன கண்ணாடி கிளாஸ்க்குள்ள எய்டின் செவன்டினு போட்டு ஒரு காஃபி இருக்க எழுதிருக்கு.

அந்த ரூம்ல யாரோ ஸ்டே பண்றாங்கன்னு நெனைக்கறே.

ஏதோ மெடிக்கல் செக்கப் அந்த மாரி விஷயத்துக்காக உள்ள கூப்படுறதுக்காக இந்த மாரி வெய்ட் பண்றதுக்காக வெச்சுருப்பாங்க.

அ மண்டைல மூணு கிளிப்பு மாட்டி வச்சிருக்காங்க.

பக்கத்துல இருக்க அவங்க பொண்ணு அவங்களயே பாத்துகிட்டு இருக்காங்க.

முன்னாடி ஒரு பெரிய கேலண்டர் மாட்டிருக்காங்க. சுத்தி ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

இதுல ஒரு கேட்க்கு ஒரு பெரிய கேட் ஒன்னு இருக்கு முன்னாடி கலர் பேப்பர்லா வெச்சி டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

அவரு வெரு வெஸ்ட் மட்டுந்தா போட்ருகாரு.

பின்னாடி ஒரு ஆலமரோ பெரிய ஆலமரோ விழுதெல்லா தொங்கிட்டுருக்குதே.

இந்த பஸ் வந்து ஆரஞ்ச் கலர்ல இருக்கு.

இந்த பஸ்சுல ஏறி ஏற்றதுக்காக நெறைய பேர் வெளிய நின்னுகிட்ருக்காங்க.